வெளியே ரெண்டு மூணு வண்டில நிக்குது.

ஒரு லைட்டு லேம்ப் மட்டும் இருக்கு.

முட்டைலாம் வச்சுருக்காங்க மேல நறையா ஸ்நேக்ஸ் ஐட்டம்ஸ்லா தொங்குது.

மேல ஒரு டியூபு லைட் இருக்கு.

பின்னாடி ரேசிங் காண ஹெல்மெட் சூட்லா வெச்சுருக்காங்க.

டோர் இருக்கு சில்வர் கலர்ல .

மேல நெரிய பலூன்ஸ்ல ஒட்டி இருகாங்க.

இதுல சேர்ஸ் அண்ட் டீபாய்ஸ் போட்டுருக்காங்க.

இங்கெயு நெறைய ப்ளான்ட்ஸ்லா இருக்கு ஒரு--

மெயின் ஐட்டம் ரஸ்க் வெரைட்டி முக் மிக்சர் முறுக்கு பண்ணு ஹரி பாட்டர் கிண்டர் ஜாய்ஸ் நெறைய வெச்சிருக்காங்க.

கீழ தரைல ஃபுல்லா கல்லா இருக்கு.

ரெண்டு பேரும் கையில வாட்ச் கட்டி இருக்காங்க ஷூ போட்டு இருக்காங்க.

பி_ஹெச்_ஐ_எம் யு_பி_ஐ னு சொல்லி ஒரு க்யு_ஆர் பிரிண்டு வெச்சுருக்காங்க.

அங்க செடியோட காஞ்சு போனதெல்லா தெரியிது.

பின்னாடி பிரைண்டல்ல ஒரு பொண்ணு இருக்கு.